இந்த படத்துல ஒரு ஷாப் இருக்கு.

எக்ஸான் ப்ளண்டர் வச்சிருக்காங்க.

இந்த கடைக்குள்ள நெறய பேரு இருக்காங்க.

அந்த பிரஸ் ஓட நேம் வந்து தங்கம் டிஜிட்டல் பிரஸு .

இந்த பிரஸ்க்குள்ள நிறைய சேரஸ் போட்டீர்காங்க.

அந்தப் பார்லர் மண்ல வந்து ரெண்டு பசங்க நிக்கிறாங்க.

அந்த ஷாப் மின்ன வந்து ரெண்டு சைக்கிள் இருக்கு.

இந்த ஹோட்டலோட நேம் வந்து சீ ஃபுட்டு .

இந்தப் படத்துல ஒரு ஷாப் இருக்கு.

ஃபேன் பக்கத்துல ஒரு ஸ்டூல் போட்ருக்காங்க.

இந்த படத்துல கன்னியாகுமரி கடலை காமிக்கிறாங்க.

மரத்தில் உள்ள இலையெல்லாம் பச்ச பசேன்ட்ருக்கு.

ரெண்டு பேரு சிஸ்டம் ஒன்னு இருக்கு அங்க.

பவுல் வந்து பிளேஸ் பண்ணிருக்குற இடம் வந்து வைட் கலர்ல இருக்கு.

அந்த லைப்ரரில குரூப் ஆஃப் நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்ருக்காங்க.

அது பக்கத்திலேயே ஒரு மரம் இருக்கு.

அந்த கடையில உட்செல் பண்ற திங்ஸ் எல்லா வச்சிருக்காங்க.

டேம்ல நெறைய தண்ணி இருக்கிற மாறி காமிச்சிருக்காங்க.